ஆமா ma'am நீங்க வந்து நேர்ல வந்து hello ma'am hello ma'am

hello ma'am

hello

அஹ் hello ma'am என்ன கேட்டிங்க இப்ப நாங்க நேர்லயே இப்ப வேற ஏதாச்சும் model வேணா கேட்டுகிட்டு, அதுக்கப்புறம் காசு pay பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் ma'am அப்படியே pay பண்ணி இது பண்ணிக்கலாம் ma'am இப்ப வந்து, நீங்க இப்ப இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்க. நீங்க நேர்ல வந்து கூட நீங்க வந்து இதெல்லாம் வேணும் நிறைய models இருக்கு. நீங்க பார்த்தா நீங்க நிறைய எடுத்தீங்க அதனால நீங்க நேர்ல வந்து கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் ma'am நேர்ல வந்து காசு pay பண்ணிக்கலாம் அஹ் இந்த மாதிரியான எல்லாமே இருக்குது. நீங்க வந்து நேர்லயே வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது, நிறைய அஹ் lakhs இருக்குறதுனால, நீங்க வந்து நேர்ல கொடுக்கிறதுதான் நல்லதுங்க ma'am நீங்க வந்து இப்ப வந்து, bank ல வந்து transfer உம் பண்ணிக்கலாம் okay வா ma'am அத நேரிலேயே நீங்க கொடுத்துக்கலாம் ஆஹ் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது நீங்க வந்து, இப்ப நேரடியா வந்து பாருங்க எங்க show room வந்து ஆஹ் நாகர்கோவில் அந்த இதுலதான் இருக்குது. okay வா ma'am நீங்க வந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அஹ் எடுத்துக்கிட்டு போகலாம் okay வா இல்லைனா நாங்களே வந்து உங்களுக்கு delivery பண்ணிடுவோம் okay வா ma'am okay ma'am இப்ப நாங்க, நாங்க கேட்டோம் அப்படின்னா, நீங்களே delivery பண்ணிருவிங்களா இப்ப நாங்க வந்தா கூட, நீங்களே delivery பண்ணிருவிங்களா ma'am

okay ma'am இல்லை நாங்க நீங்க delivery பண்ணாலே போதும் நான் வந்~ வந்துட்டு அப்போ அன்னைக்கே address எல்லாம் correct ஆ தந்தா போதும்ல ma'am ஆமாம் ma'am அன்னைக்கு நீங்க address எல்லாமே செட்டிகுளத்துல இருக்குதுன்னு சொன்னிங்க நீங்க அன்னைக்கு எங்களுக்கு de~ எல்லாமே details ஆ சொன்னா நாங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடு~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 okay ma'am thank you ma'am thank you hello

ஆஹ் இது சிபிஎஸ் ஏஜென்சி தானே ma'am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 ma'am நாங்க வந்து இப்போ car வாடகைக்கு கிடைக்குமா ma'am அதுக்கு தான் நான் உங்களை contact பண்ணிருக்கோம்.

ma'am நாங்க வந்து one week one week க்கு வாடகைக்கு கேக்குறோம் நீங்க one week க்கு எவ்ளோ வாடகை வாங்குவீங்க

ஆஹ் ten thousand எந்த மாதிரி car நீங்க வாடகைக்கு

ஆஹ் எந்த மாதிரி car லாம் ma'am car எந்த எந்த model லாம் இருக்குன்னு கேக்குறீங்களா ma'am நீங்க ஆஹ் இதுல என்ன என்ன model லாம் இருக்கு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 அப்பறம் வந்து ஹோண்டா one twenty இருக்கு ஹோண்டா one twenty one இருக்கு ma'am அப்பறம் வந்து

அப்பறம் மாருதிலயே பல varieties of cars லாம் உண்டு ma'am எங்ககிட்ட அடுத்து வந்து ஹோண்டா வந்து இப்போ இப்போ new model ஆ ஸ்விஃப்ட் வந்திருக்கு ma'am இந்த ஸ்விஃப்ட் தான் எல்லாருமே வந்து நாங்க car வந்து வாடகைக்கு விடுறது மட்டும் இல்லாம நம்ம car வந்து ஆஹ் sales கூட பண்றோம் ma'am எங்ககிட்ட வந்து எல்லா ஹம் இப்போ உள்ள models எல்லாமே இருக்கு எங்ககிட்ட car ல ஆஹ் உங்களுக்கு வந்து வாடகைக்கு வேணும் கேட்டீங்க அப்படிதான maa'am இந்த மாதிரி எல்லாம் varieties of cars உம் எங்ககிட்ட உண்டு ma'am உங்களுக்கு எந்த மாதிரி model வேணும் ma'am ஆஹ் எங்க~ எங்க நாங்க அங்க வந்து select பண்ணிக்கலாமா ma'am நாங்க car அ பாத்து ஆஹ் நீங்க வந்து நீங்க நீங்க வந்து கூட பாத்து select பண்ணலாம் ஆஹ் நீங்க வந்து எப்படின்னா ஆஹ் நீங்க ஒரு model சொன்னீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு எந்த மாதிரி ஒரு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 ஆஹ் நிறைய பேரு வந்து இப்போ வந்து கேட்டுட்டு இப்போ கூட நீங்க வந்து கூட கேட்டுட்டு போனாங்க நீங்க வந்து நீங்க வந்து சொன்னீங்கன்னா நாங்க யாருக்குன்னா உங்களுக்கு book பண்ணி வைப்போம் இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டம் தான் ma'am கிடைக்குறதுக்கு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 என்னோட எங்களோட travel agency வந்து செட்டி குளத்துல இருக்கு ma'am செட்டி குளம் உங்களுக்கு நாகர்கோவில் place தெரியுமா ma'am ஆமா ma'am நாங்க எங்களுக்கு வந்து பார்வதி

ஆஹ் okay ma'am okay நீங்க அப்போ நேர்லையே வந்து பாருங்க பாத்துட்டு வாங்க ஆனா அதுக்குள்ளயும் வந்து நீங்க இங்குள்ள models car எல்லாமே வாடகைக்கு கேக்குறாங்க ஆஹ் நீங்க உங்க நீங்க வந்து one week கேட்டிருந்தீங்க அப்படி தான ma'am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

ஆஹ் ஆமா ma'am அப்போவே நீங்க சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஆஹ் one week அப்பறம் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவை இருக்கு car வந்து இன்னும் எங்களுக்கு one week extra வேணும் அப்படின்னு கேட்டா கூட நாங்க வந்து உங்களுக்கு தருவோம் okay வா ma'am உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆஹ் இப்போ வந்து நாங்க வந்து ஒரு one week லாம் கொடுக்குறது கிடையாது one month க்கு அப்படிதான் நாங்க car கொடுப்போம் நீங்க வந்து ஆஹ்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 இன்னும் one week கூட வேணும் அப்படி கேட்டா கூட நாங்க கண்டிப்பா தருவோம் ma'am எங்க side ல இருந்து உங்களுக்கு full லுமே உங்களுக்கு support பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தருவோம் okay வா ma'am okay ma'am நாங்க இப்போ one one week உங்ககிட்ட கேட்டுருக்கோம் one week க்கு நீங்க எவ்வளோ collect பண்ணுவீங்க எவ்வளோ charge எடுப்பீங்க ma'am ஆஹ் one week க்கு நீங்க கேட்டுருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க ரொம்ப வந்து ஆஹ் ரொம்ப amount வந்து அதிகமா நாங்க கேக்க மாட்டோம் அதுக்குள்ள தகுந்த மாதிரி தான் நாங்க amount வந்து சொல்லுவோம் கொஞ்சம் நீங்க ஒரு நிமிஷம் wait பண்ணுங்க ma'am நான் one week க்கு வந்து எவ்வளோ ரூபான்னு நான் பாத்துட்டு சொல்றேன் okay வா ma'am

இல்ல ma'am நாங்க வந்து எப்படின்னா நீங்க one week இப்போ நாங்க எந்த இடத்துக்கு எடுத்தாலுமே ஒரே amount தான் வருமா ma'am இப்போ வந்து நாங்க வந்து கோயம்புத்தூர் போறோன்னா அதுக்கு வந்து ஒரு amount டு kilometer க்கு kilometer இது பண்ணிதான நீங்க வந்து charge பண்ணுவீங்க? ஆஹ் கிலோ மீட்டர் இல்லாம நாங்க charge பண்ணுவோம் ஆனா இப்போ வந்து நாங்க offer போட்டிருக்குறனால நாங்க one week க்கு மட்டும் நாங்க வந்து அந்த அந்த rate உ வாங்குவோம் ma'am நீங்க வந்து offer இல்லாம இருந்தா நீங்க வந்து போறது எங்க எங்க போறீங்க அதெல்லாம் பார்த்து தான் நாங்க வந்து charge போடுவோம் எவ்வளோ amount ஆகும் அப்படின்னு போடுவோம் இப்போ offer னால நாங்க வந்து one week க்கு அந்த இதுக்கு எவ்வளோ rate ஆகும் மட்டும் தான் நாங்க சொல்லுவோம் okay வா ma'am okay ma'am எந்த இடத்துக்குனாலும் offer price இதுவா இந்த one week க்கு ஆஹ் ஆமா ma'am கண்டிப்பா எந்த இடத்துக்குன்னாலும் offer இது வந்து offer வந்து உங்களுக்கு இதாகும் நாங்க வந்து one week க்கு உங்களுக்கு நாங்க car நாங்க கொடுத்திருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து rate போடுவோம் okay வா ma'am ரொம்ப அதிகமா போடவும் மாட்டோம் ஓரளவு ஆஹ் ஆஹ் ரொம்ப அதிகமும் ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு நாங்க வந்து இப்போ தகுந்த மாதிரி தான் நாங்க போட்டு தருவோம் okay வா ma'am ஆஹ் கொஞ்சம் wait பண்ணுங்க நாங்க amount பாத்துட்டு நாங்க சொல்றோம் okay வா ma'am one week க்கு hello mam சொல்லுங்க ma'am ma'am ஆஹ் வந்து amount பாத்தோம் ma'am amount பாத்ததுல வந்து நான் first சொன்னேன்ல ma'am உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாய் ஆகும்னு ஆனா அதே மாதிரி தான் பத்தாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் ஆகுது ஐந்நூறு ரூபாய discount பண்ணிக்கோங்க ma'am பத்தாயிரம் ரூபாய் okay வா ma'am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

okay வா ma'am நீங்க வந்து first உ வந்து நீங்க car அ வந்து book பன்ணுவீங்களா ma'am அந்த நீங்க car அ எடுக்கும் போதே நீங்க வந்து பாதி amount தர்ற மாதிரி இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் நீங்க தரணும் போயிட்டு வந்து ஆஹ் one week கழிச்சி நீங்க மீதி amount தந்தா போதும் okay வா ma'am ஆஹ் okay ma'am வேற எதாவது proof ஏதாவது கொண்டு வரணுமா ma'am proof வந்து aadhar card கொண்டு வாங்க ma'am வேற எதுவுமே தேவையில்லை அப்பறம் வந்து நீங்க வந்து ஆஹ் car வந்து எந்த மாதிரி model ல இருக்கணும் வந்து எங்களோட agency வந்து பாருங்க okay வா ma'am பாத்து உங்களுக்கு எந்த மாதிரி model புடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்துட்டு வேணா போலாம் okay வா ma'am okay ma'am நாங்க நீங்க வந்து first உ car கொடுக்கும் போது tank full பண்ணி தான கொடுப்பீங்க? ஆமா ma'am கண்டிப்பா நாங்க வந்து tank full பண்ணிதான் தருவோம் ஆஹ் நீங்க அந்த இதெல்லாம்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

ஆஹ் tank full பண்ணி full tank உம் நாங்க full பண்ணி தான் தருவோம் நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க one week கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே இது பண்ணிக்கணும் நாங்க one week offer போட்டிருக்கிறனால தான் நாங்க கம்மியா கேக்குறோம் okay வா ma'am ஆஹ் நீங்க எங்கெல்லாம் போறீங்க ma'am ஆஹ் ஆஹ் இப்போ நாங்க வந்து நான் மதுரைக்கு மதுரை போறதுக்காக car book பண்றோம் one week மதுரைக்கு போறதுக்காகத்தான் car book பண்றோம் okay ma'am okay நாங்க starting ல தான் நாங்க வந்து இப்படி tank full பண்ணி தருவோம் அதுக்கப்பறம் நீங்க தான் எல்லாமே பாத்துக்கணும் ma'am okay வா ma'am ஆஹ்

ma'am இப்போ வந்து one week க்கு நாங்க வந்து book பண்ணிருக்கோம் நீங்க பத்தாயிரம் ரூபாய் charge பண்ணிருக்கீங்க இந்த one week ல மதுரை தாண்டி நாங்க எங்க போனாலும் அது அதுக்கு வந்து தனி charge அந்த மாதிரி பண்ண வேண்டாம்ல? இல்ல அது மாதிரி நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் நான் சொன்னேன்ல first டே வந்து offer போட்டிருக்கோம் அதுனால நீங்க வந்து எங்க போனாலுமே நாங்க வந்து அதுக்கு தனி charge வாங்க மாட்டோம் okay வா ma'am ஆஹ் நீங்க அந்த one week போயிட்டு correct ஆ அந்த அடுத்து next monday நீங்க எங்களுக்கு car வந்து நீங்க தர்ற மாதிரி இருக்கணும் okay வா ma'am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 ஆஹ் கண்டிப்பா வந்து அந்த time வந்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும் நாங்க வந்து இப்போ நீங்க வந்து ஆஹ் monday வந்து நீங்க nine thirty க்கு car வந்து நாங்க வந்து உங்களுக்கு தந்திருக்கோம்ல next monday நீங்க nine thirty க்குள்ள எங்களுக்கு அந்த car உ வந்து தந்திருக்கணும் okay வா ma'am அதுக்கு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 ஆஹ் இப்போ நாங்க வந்து time தாண்டி உங்ககிட்ட park பண்ணிட்டோம்னா அதுக்கு நீங்க தனியா ஆமா ஆமா ஆமா ma'am கண்டிப்பா வந்து நீங்க nine thirty தாண்டி one minute ஆனால் கூட நாங்க அதுக்கு charge போடுவோம் கண்டிப்பா amount உ நாங்க வந்து கேப்போம் okay வா ma'am நிறைய customer இதுக்கு தான் late ஆகி இப்படி கொண்டு வர்றாங்க car அ நாங்க வந்து அதுக்கு amount போட்டா எப்படி one minute தானே ஆயிருக்கு one hour தானே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ma'am, so நாங்க வந்து முதல்லையே one hour late ஆனாலும் நீங்க தனியா charge ஆமா ma'am கண்டிப்பா நாங்க வந்து நீங்க~ நீங்க ஒரு நாங்க சொல்ற அந்த time க்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நாங்க charge கண்டிப்பா பண்ணமாட்டோம் அதுக்கு மேல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க amount கேப்போம் ma'am ஆஹ் amount வந்து நாங்க ஒரு thousand rupees அதுக்கப்பறம் extra ஆ கேப்போம் நீங்க அந்த time குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நாங்க கேக்க மாட்டோம் okay வா ma'am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

நாங்க வந்து seven seven thirty போல கிளம்பிருவோம் so five க்கு எடுக்கலாமா ma'am ஆஹ் நீங்க வந்து monday வந்து எப்போ ma'am வந்து car வந்து வாங்குவீங்க car இல்ல ma'am நாங்க sunday evening sunday evening ல இருந்து கேக்குறோம் sunday evening வந்து உங்களுக்கு நீங்க sunday evening வந்து நீங்க next monday தந்தா போதும் ma'am ஆமா நீங்க அது evening வரைக்கும் ஆகுன்னு சொல்றீங்களா?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 ஓ அப்படி சொல்றீங்களா ma'am okay okay அப்போ நீங்க வந்து அதுக்கு extra வந்து pay பண்ற மாதிரி வரும் okay வா ma'am அது ஏன் ma'am ex~ extra pay பண்ணணும்? ma'am நீங்க இந்த sunday வந்து car வாங்கிட்டு next உ ஆஹ் இந்த monday நீங்க car வாங்குறீங்க அப்படிதான next sun~ sunday வரைக்கும் உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்க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

நீங்க இந்த sunday எடுத்துட்டு sunday வந்து இதே time ல வந்து நீங்க வந்து ஆஹ் car அ வந்து எங்ககிட்ட drop பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து amount தர வேண்டாம் extra எந்த amount உம் தர வேண்டாம் okay வா ma'am

ஆஹ் ஆமா ma'am ஆமா கண்டிப்பா நீங்க monday கொண்டு வந்து விட்டீங்கன்னா amount வந்து நான் நீங்க தரணும் okay வா extra நாங்க வந்து amount கேப்போம் ஆஹ் ஒரு two thousand க்குள்ள தான் நாங்க கேப்போம் நீங்க கண்டிப்பா நீங்க pay பண்ணணும் நிறைய customer இப்படித்தான் late அ கொண்டு வந்து விட்டிட்டு நாங்க வந்து amount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 ஆஹ் okay ma'am ஆஹ் okay ma'am thank you வேற ஏதாவது details வரும்போது கொண்டு வரணுமா direct ஆ வந்து உங்ககிட்ட இப்போ நாங்க வந்து sunday evening வந்து car அ எடுக்க வர்றோம் அன்னைக்கு வந்து நாங்க five thousand pay பண்ணா போதுமா? ஆஹ் ஆமா ma'am நீங்க வந்து monday வந்து நீங்க எடுக்க வர்றீங்க அப்படின்னா அன்னைக்கே ஒரு five thousand நீங்க கட்டற மாதிரி இருக்கும் அப்பறம் next car வந்து நீங்க விடுவீங்க கொண்டு வந்து தருவீங்கல்ல ma'am அப்போ வந்து extra நீங்க வந்து ஆஹ் மீதி amount அ வந்து pay பண்ற மாதிரி வரும் okay வா ma'am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 hello line ல இருக்கீங்களா ma'am

doubt clear ஆயிருச்சு ma'am எங்களுக்கு எந்த doubt உம் கிடையாது இப்போ நீங்க offer போட்டிருக்கதனால ten thousand நீங்க pay பண்ற~ ஆஹ் ten thousand சொல்றீங்க

ten thousand ல இந்த one week நாங்க எங்க போனாலும் அதாவது நாங்க book பண்ண இடத்தை தாண்டி எங்க போனாலும் அதுக்கு நீங்க தனியா charge பண்ணமாட்டீங்க

ஆஹ் வேற doubt இல்ல ma'am நான் evening வந்து உங்களை agency ல பாத்துட்டு நாங்க வந்து ஆஹ் amount pay பண்றோம். okay ma'am okay கண்டிப்பா நீங்க evening வருவீங்க தான ma'am அப்போ உங்களுக்கு இந்த car book பண்ணிறலாம்ல உங்களுக்கு எந்த model ல வேணும்

நாங்க வந்து ஆஹ் பாத்துட்டு உங்ககிட்ட நாங்க எந்த model நீங்க சொன்னீங்கன்னா நிறைய model எங்களுக்கு அதெல்லாம் okay தான் இருந்தாலும் car ரோட இதெல்லாம் பாத்துட்டு car எப்படி நல்லா இருக்கா seat நல்லா இருக்கா ஆஹ் ஒரே இதுல நீங்க நிறைய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 ஆஹ் okay ma'am okay கண்டிப்பா நீங்க வந்து எல்லாமே பாத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்க அந்த car ரே எடுக்கலாம் okay வா ma'am வேற ஏதாவது உங்களுக்கு வந்து எந்த model பிடிச்சிருக்கோ

ஆஹ் okay ma'am thank you இவ்வளோ நேரம் பொறுமையா explain பண்ணதுக்கு ரொம்ப thank you தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக் கலையும் திராவிடக் கட்டடக்கலை நம்மண்ணில் பிறந்ததாகும். காலப் போக்கில் பரிணாமச் செயல்பாட்டின் வழியாய் அக்கலை மேம்பாடு அடைந்து தமிழ் திராவிடக் கட்டடக் கலையின் மரபிற்கு மகாபலிபுரத்திலுள்ள ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த காலத்தில் முந்திய குடைவரைக் கோவில்களே எடுத்துக்காட்டுகளாகும். கி பி ஏழாம் நூற்றாண்டு முந்தைய நினைவுச்சின்னங்கள் தென்னிந்தியாவில் அதற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்க வேண்டுமெனவும் அதன் காரணமாக இயற்கை சக்திகளால் அழிவுக்கு உள்ளாகி இருக்கலாமெனவும் அறிஞர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் கோவில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி ஐந்து கட்டடங்களாக நடைபெற்றுள்ளது. அவை ஒண்ணு பல்லவர் காலம் கி பி அறுநூறு to எண்ணூத்தி ஐம்பது இரண்டு முற்கால சோழர்கள் காலம் கி பி எண்ணூத்தி ஐம்பதில் இருந்து ஆயிரத்தி நூறு மூன்று

கி பி ஆயிரத்தி அறுநூறுக்கு பின்னர். பல்லவர் காலம் பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக் கலை குடைவரைக் கோவில்கள் என்னும் நிலையிலிருந்து கட்டுமானக் கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது. குடைவரைக் கோவில்கள் நிர்மாணிக்கும்போது முதலில் ஒரு மலையின் பாறை மரபிலிருந்து தேவைப்படும் வடிவத்தில் ஒரு பகுதி வெட்டப்பட்டும் செதுக்கப்பட்டும் தனியொரு பாறையாக ஆக்கப்படும். பின்னர் அப்பாறையை செதுக்கப்பட்டும் குடையப்பட்டும் கோவிலாக வடிவமைக்கப்படும். குடைவரைக் கட்டடக் காலை முன்னோடியாகத் திகழ்ந்தவர் பல்லவ அரசர் மகேந்திரவர்மன் ஆவர். மண்~ மண்டகப்பட்டிலுள்ள குடைவரைக் கோவிலே அவர் உருவாக்கிய முதல் குடைவரைக் கோவிலாகும். குடைவரைக் கோவிலில் முன்புறம் அமைந்துள்ள இரண்டு தூண்கள் அக்கோவிலைத் தாங்கி நிற்கும். குடைவரைக் கோவில்கள் அனைத்திலும் பின்புறச் சுவற்றில் செதுக்கப்படும் ஒரு கருவறையையும் அதற்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபத்தையும் கொண்டுள்ளன. மண்டபத்தில் இரு பக்கங்களிலும் துவாரபாலகர்கள் சிலைகள் இடம் பெற்றுள்ளன. குடைவரைக் கோவில்கள் அமைக்கும் முறை கி பி எழுநூறுக்குப் பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமானக் கோவில்கள் கட்டுவதற்கு வழிவிட்டது. சிற்பிகள் தங்கள் திறமைகள் அனைத்தும் பயன்படுத்தி கல்லிலே கலைவண்ணம் காண, கட்டுமானக் கோவில்கள் அதிக வாய்ப்பினைக் கொடுத்து இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஏழு கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரைக் கோவில்கள் பல்லவ அரசர் இரண்டாம் நரசிம்மவர்மனால் எழுத பட்டவை ஆகும். அவை தென்னிந்தியாவின் மிகப் பழமையான கட்டுமானக் கோவிலாகும். ஒரே பாறையில் ஒரு கோவிலை அமைக்கும் பழைய முறை இல்லாமல் கட்டுமானக் கோவில் பாறைப் பா~ பாளங்களைக் கொண்டு கட்டப்பட்டன. ராஜசிம்மன் என்றும் அறியப்பட்ட பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சி காஞ்சிபுரத்தில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலைக் கட்டுவித்தார். காஞ்சிபுரத்திலுள்ள வைகுண்டப் பெருமாள் கோவில் இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. மகாபலிபுரத்தில் ஏழு கோவில் குடைவரைக் கோவில்களாக அமைக்கப்படாமல், வெட்டியெ~ வெட்டியெடுக்கப்பட்ட கற்களைக்கொண்டு கட்டப்பட்டது. இக்கோவில் இருகருவ~ இரு கருவறைகள் உள்ளன. ஒன்று சிவபெருமானுக்கு மற்றொன்று விஷ்ணுவுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திராவிட கோவில் கட்டடக் கலை மரபிற்கு மகாபலிபுரத்திலுள்ள ஒற்றைக் கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் என்றழைக்கப்படும் திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம் ஆகியன சிறந்த எடுத்துக்காட்டகளா~ எடுத்துக்காட்டுகளாகத் திகழ்கின்றன. ரதங்களில் குறிப்பாக அர்ஜுன, பீம, தர்மராஜ ரதங்களின் வெளிப்பக்கச் சுவர்கள் மாட மாட குழிகளிலும் பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மாடக்குழிகள் ஆண், பெண் தெய்வங்கள், அரசர்கள் ஆகியோரின் சிற்~ சிற்பங்களையும் புராணக் காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களையும் கொண்டுள்ளன. மிகப்பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்புச் சிற்பமாகச் செதுக்கப்பட்டுள்ள அர்ஜுனன் தவமிருக்கும் காட்சி பிரமாண்டமான கலைப் படைப்பாகும். இக்கருங்கல் பாறை ஏறத்தாழ நூறு அடி நீளமும் நாற்பத்தைந்து உயரமும் கொண்ட~ கொண்டதாகும். ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் கடற்கரைக் கோவில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்திலுள்ள நினைவுச் சின்னங்கள் கோவில்களும் மொத்தமாக உலகப் பாரம்பரிய இடம்~ இடமென UNESCO வால் அங்கீகரிக்கப்பட்டது. பல்லவர் காலத்துப் பாண்டியர் கோவில்கள் முற்காலப் பாண்டியர்கள் பல்லவர்களின் சம காலத்தவராவர். பல்லவர்களைப் போலல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் குடைவரைக் கோவில்கள் கருவறையில் க~கடவுள் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர். பாண்டியப் பேரரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குகைக் கோவில்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவைகளில் மிக முக்கியமானவை மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் காணக்கிடைக்கின்றன. இக்குகைக்கு கோவில்கள் சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆகிய கடவுள்களு~ கடவுளர்களுக்குப் படைத்தளிக்கப்பட்டன. பாண்டியர் காலத்துச் சிவன் கோவில்களின் லிங்கங்கள் தாய்ப் பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவையாகும். நந்தியின் உருவமும் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதாகும். சிவலிங்கமானது கருவறையின் மையத்தில், சுற்றிலும் போதுமானது போதுமான இடம் விடப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது கருவறையில் உபயோகித்த நீர் வெளியே செல்ல கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில்களில் உள்ள தூண்கள் வெவ்வேறு அளவுகளைக் கொண்ட மூன்று பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன. தூண்களின் இடம் பெற்றுள்ள அலங்கார வேலைப்பாடுகளும் ஒரே மாதிரியாக இல்லை. சுவர்களின் வெளிப்பகுதி நான்கு மாடக் குழிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிவன், விஷ்ணு, துர்கை, கணபதி, சுப்பிரணியன், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி ஆகிய கடவுளர்களின் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாகச் செதுக்கப்பட்டுள்ளன. கருவறையின் இருபுறத்திலும்

முற்பெறாத~ முற்றுப்பெறாத வெட்டுவான் கோவிலாகும். கழுகுமலையில் அமைந்துள்ள ஒற்றைக்கல் கோவிலான வெட்டுவான் கோவில் ஒரு பெரும் பாறையின் நான்கு புறங்களிலும் செதுக்கி அமைக்கப்பட்டதாகும். . கோவிலின் உச்சியில் உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா ஆகியோரின் சிறப்பங்க்~ சிற்பங்கள் காணப்படுகின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருநெல்வேலி நெல்லையார் கோவிலும் பாண்டியர் கட்டடக்கலைப் பாணியைப் பறைசாற்றும் எடுத்து~ எடுத்துக்காட்டுகளாகும். சிற்பங்கள் பாறை குடைவரைக் கோவில்களில் குகைகளின் சுவர்கள் கடவுளர்களின் படைப்~ புடைப்புச் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கட்டுமானக் கோவில்கள் பொருத்தமாட்டிலும் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படவில்லை. மாறாகக் கருவறையின் மேலுள்ள கட்டுமானங்களிலும் தூண்களிலும் சிற்ப~ சிற்பங்கள் இடம் பெற்றுள்ளன. இச்சிற்ப~ இச்சிற்பங்கள் கம்பீரமாகவும்,

ஆனைமலை, கழுகுமலை, ஆகிய இடங்களிலுள்ள குடைவரைக் கோவில்களில் சிவன், விஷ்ணு, பிரம்மன், பார்வதி, சுப்பிரமணியன், கணபதி, தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுளர்களின் புடைப்புச் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரன்~ மதுரை அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட, முற்காலப் பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த சிலைகள் தற்போது மதுரையிலிரு~ மதுரையிலுள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.

சித்தன்~ சித்தன்னவாசல் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையாகும். அவர்கள் குகை சுவர்களில் சாந்துபூசி, ஈரம் காய்ந்த~ காய்ந்த~ காய்வதற்கு முன்னரே ஓவியங்களைத் தீட்டியுள்ளனர். கெடுபயனாக அப்படியான ஓவியங்கள் பலவற்றை நாம் இழந்துவிட்டோம் இருப்பனவற்றுள் தாமரைத் தடாக ஓவியம் அதன் மிகச் சிறந்த வர்ணங்களின் பயன்பாட்டிற்கும் காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ள நேர்த்திக்காகவும் புகழ்~ புகழ்பெற்றதாகும். தாமரை மலர்கள், குளமெங்கும் நீரில் பரவிக்கிடக்கும் இலைகள், குளத்தில் காணப்படும் யானை, எருமை, அன்னப்பறவை மற்றும் பூக்களைப்பறிக்கும் ஒரு மனிதன் என விரியும் அவ்வைய~ அவ்வோவியக் காட்சி மனங்களைக் கொள்ளை கொள்வதாய் சிற~ சிறப்பாக அமைந்துள்ளது. சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்~ ஒப்~ ஒப்புமைகளைப் பெற்றுள்ளன. திருமலைபுரத்தில் கிடைத்துள்ள முற்காலப் பாண்டியர் ஓவியங்கள் சேதமடைந்த நிலையிலுள்ளன. முற்காலச் சோழர் காலம் கி பி எண்ணூத்தி ஐம்பதில் விஜய~ விஜயாலய சோழன் காலத்தில் முக்கியத்~ பெறு~ பெறத்துவங்கிய சோழர் தொடர்ந்து அப்பகுதியில் நானூறு ஆண்டு கால ஆட்சி புரிந்தனர். முற்காலச் சோழர்களின் கோவில் கட்டடக்கலைக்கு தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகேயுள்ள தாதாபுரத்திலுள்ள கோவிலைக் குறிப்பிட்டுச் சொல்லலாம். முற்காலச் சோழர்களின் கோவில் கட்டக்கலை செம்பியன் மகாதேவி மா~ பாணியை பின்பற்றி அமைந்தததாகும். கோவில்களில் அதிக எண்ணிக்கை எண்ணிக்கையில் தேவகோஷ்டங்கள் இருந்தால் அதை செம்பியன் மா~ மகாதேவி பாணி என வகைப்படுத்தலாம். செம்பியன் மகாதேவியால் மறுவடி~ மறுவ~ மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்காலக் கோவில்களுக்குத் திருப்புறம்பியத்தில் கோவில் ஓர் எடுத்துக்காட்டாகும். பிற்காலச் சோழர் காலம் தஞ்சாவூரில் கங்கைகொண்ட சோழபுரத்திலும் அமைந்துள்ள இரண்டு உன்னதமான கோவில் சோழர்களின் கட்டடக்கலை முதிர்ச்சியைப் பிரதிப~ பிரதிபலிக்கின்றன. ஏறத்தாழ கி பி ஆயிரத்தி ஒன்பதில் கட்டிமுடிக்கப்பட்ட தஞ்சாவூரிலுள்ள சிவன் கோவில் ராஜாராஜன் காலத்தில் செல்வப் பெருக்கச் சாதனைகளுடன் பொருத்தமான நினை~ நினைவுச் சின்னமாகும். தஞ்சாவில்~ தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவில் அது கட்~ கட்டப்பட்டபோது ஒரு பெரிய கோவில் வளாகமாக இருந்தது. அதன் விமானம் இருநூத்தி பதினாறு அடிகள் உயரம் கொண்டதாகும். உலக~ நனி~ உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில் அதுவும் ஒன்று என்பதால் அது குறிப்~ அது குறிப்~ குறிப்பிட்டத் தகுந்ததாக உள்ளது. மிகவும் உயரமாக அமைந்திருப்பதால் அதன் சிகரம் தட்சிண பெ~ மெரு என்றழைக்கப்படுகிறது. இங்குள்ள பதினாறு அடி நீளமும் பதிமூணு அடி உயரமும் கொண்ட மிகப்பெரிய மிகப்பெரும் நந்தியின்

கங்கைகொண்ட சோழபுரம் சோழர்கள் வீழ்ச்சியடைந்து, பாண்டியர்களின் எழுச்சி பெறும்வரை சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் கங்கைகொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரமாக தலைநகராக விளங்குகின்ற~ விளக்கிற்று. ராஜேந்திரசசோனால் கங்கைகொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் ஐயப்பட்டிற்கு இடமில்லாமல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலின் வழித் தோன்றலாகும். இக்கோவிலினை உயரம் ஐ~ ஐம்பத்தைந்து meter ஆகும். இக்கோவிலின் கருவறை தஞ்சாவூரை பெரிய கோவிலின் கருவறையைப் போலவே இரண்டு அடுக்குகளைக் கொண்டுள்ளது. வெளிச்சுவர்களின் மூன்று பக்கங்களிலும் சற்றே முன்புறம் நீண்டு மாடக் குழிகள் இடையே இடையில் உள்ளடு~ உள்ளொடுங்கிய பகுதிகள் இடம் பெற்றுள்ளன. மாடக்குழிகளில் சிவன், விஷ்ணு, ஏனைய, கடவுளர்களின் வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன. இக்கோவில் வளாகத்தில் சண்டிகேஸ்வரர், கணேசன்,

தாராசுரம் கும்பகோணத்திற்கு அருகேயுள்ள தாராசுரத்தில் பிற்காலச் சோழர்களின் கோவில் உள்ளது. பேர~ பேரழக்குமிக்க கட்டி~ கட்டடக்கலைக்கு கூறுகளைக் கொண்ட இக்கோவில் ஐராவதீஸ்த~ வரருக்கு. படைத்தளிக்கப்பட்டதாகும். சோழ அரசன் இரண்டாம் ராஜராஜன் இக்கோவிலைக் கட்டுவித்தார் இக்கோவில் சோழன் கட்டடக் கலைக்கு மற்றுமொரு சிறந்த அடையாளமாகும். கோவிலின் மகாமண்டபம் வடிவத்தில் பெரியதாக உள்ளது. இக்கோவில் ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தேர்போலக் காட்சியளிக்கிறது. எனில் மகாமண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் நான்கு சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கருவறைகளிலும் தூண்களிலும் புராண இதிகாசக் கதாபாத்திரங்கள் சிற்~ சிற்று~ சிற்றுருவங்களாச் செதுக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலைச் சுற்றி கோபுரத்துடன் கூடிய சுற்றுச் சுவர் உள்ளது